அவுங்களுக்கு பக்கத்துலயே எட போடற தராசு வெச்சுருக்காங்க.

கிரீன் மேட் போட்ருக்காங்க பர்சன்ஸ் இருக்காங்க.

உள்ள இருக்ற பிளேடு டிசைன் டிசைன்னா இருக்கு.

சைடுல நெறைய டிரஸ்சஸ்லா அடிக்கி வெச்சிருக்காங்க.

அந்த கப்போர்டுல நெறைய பொருள்ளா அடுக்கி வச்சிருக்காங்க.

அங்க ஒரு பர்சன்ஸ் சாஞ்சு நின்னுட்ருக்காரு.

இந்த பிச்சர்ல ஒரு டீ ஷாப் இருக்கு தகர ஷெட் போட்டு ரோடு இருக்கு வேன் இருக்கு.

சித்ரா டீ ஸ்டாலு னு ஒரு நன் நேம் போர்டிருக்கு .

ஒரு பைக் பக்கத்ல ஒரு பர்சன் ஹெல்மெட் வெச்சுட்டு நிக்கிறாரு.

இந்தெடத்து ப்ரௌன்ல ஒரு பெட்டு போட்ருக்காங்க.

இந் சர்ச்சுக்கு போக ஸ்டெப்பேரி போற மாரியிருக்கு.

அந்த தண்ணீ ஃபுளோ ஆயிட்டு வந்து ஒரு இடத்துல நின்னுட்ருக்கு.

அந்த பேங்குக்கு பின்னாடியே ஒரு டவர் ருக்கு.

இந்த பில்டிங் கிட்டயே ஒரு குட்டி காடன்ட்ருக்கு அந்த காடன்ல நறைய ஃபிளவர்ஸ்லா இருக்கு.

அது அங்க ஒரு பைக் பெட்ரோல் போட்ட்ருக்காங்க.

தீ புடிச்சா அமையறத்துக்கு வாளில மண்ணு கொட்டி வெச்சுருக்காங்க.

அந்த கடைக்கு வெளியவே ஒரு சிலிண்டர் வெச்சுருக்காங்க.

இந்த பிச்சட்ல ஒரு பெரிய ஹோம் இருக்கு.

இந்த பர்சன் பேண்ட் டி-ஷர்ட்டு போட்ருக்காரு.

நறையா ட்ரீஸ்லா அந்த எடத்துல இர்க்கு நறையா ஹோம்ஸ் இர்க்கு.

இந்த பிச்சர்ல ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கு.

சென்டருக்கு வெளியவே நெறைய ஃப்ளவர் பாட்ஸ்ருக்கு .

மேல ரெண்டு க்ரீன் லைட்டிருக்கு .

மிக்கி மௌஸ் மேல குட்டீஸ்ல்லா வெளாண்ட்ருக்காங்க.